ஜியோஜெப்ரா வில் ரிலேஷன்ஷிப் பெட்வீன் டிஃபரன்ட் ஜியோமெட்ரிக் பிகர்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு Geogebraவில் அடிப்படை வேலைக்கான அறிவு இருப்பதாக கொள்கிறேன் இல்லையானால் முதலில் இன்ட்ரோடக்ஷன் டோ ஜியோஜெப்ரா டியூட்டோரியல் காணவும்
இந்த டியூட்டோரியல் லின் நோக்கம் உண்மையான காம்பாஸ் பாக்ஸ் க்கு மாற்று இல்லை
ஜியோஜெப்ரா வில் கட்டுமானம் செய்வது அதன் புராப்பர்ட்டீஸ் ஐ புரிந்துகொள்ள மட்டுமே இந்த டுடோரியலில் நாம் கற்கும் கட்டுமானம்
வட்டநாற்கரம் மற்றும் உள் வட்டம் இந்த டியூட்டோரியல் லை பதிவுசெய்ய பயன் படுவது லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு வெர்ஷன் 1004 எல்டிஎஸ் மற்றும் ஜியோஜெப்ரா வெர்ஷன் 32400 கட்டுமானத்துக்கு பின் வரும் ஜியோஜெப்ரா டூல்ஸ் ஐ பயன்படுத்துவோம் காம்பாஸ் செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் சர்க்கிள் வித் சென்டர் த்ராக் பாயிண்ட் பாலிகன் பெர்பெண்டிக்குலர் பைசெக்டர் ஆங்கில் பைசெக்டர் மற்றும் ஆங்கில் ஜியோஜெப்ரா விண்டோ க்கு போகலாம் இதற்கு அப்ளிகேஷன்ஸ் எடுகேஷன் மற்றும் ஜியோஜெப்ரா மீது சொடுக்கவும் இந்த விண்டோ வை மறு அளவாக்கலாம் ஆப்ஷன்ஸ் மேனு மீது சொடுக்கவும்
பான்ட் சைஸ்
பின் 18 புள்ளி
பிகர் தெளிவாகும் ஒரு வட்டநாற்கரத்தை கட்டுமானம் செய்யலாம் ரெகுலர் பாலிகன் டூல் மீது சொடுக்கி டிராவிங் பாட் இல் ஏதேனும் இரண்டு புள்ளிகள் சொடுக்கவும் டயலாக் பாக்ஸ் ஒன்று முன்னிருப்பு மதிப்பு 4 உடன் திறக்கிறது ஓகே செய்க
ஒரு சதுரம் ஏபிசிடி வரையப்பட்டது இடது மூலையில் இருக்கும் மூவ் டூல் ஐ பயன்படுத்தி சதுரத்தை சாய்க்கலாம்
மூவ் டூல் ஐ டூல் பார் இலிருந்து தேர்ந்து அதன் மீது சொடுக்கவும் மாஸ் நிலைகாட்டி முனையை ஆ அல்லது ப் மீது வைக்கவும்
நான் ப் மீது வைக்கிறேன்
மாஸ் நிலைகாட்டி முனையை ப் மீது வைத்து இழுக்கவும்
இப்போது சதுரம் சாய்ந்துவிட்டது
அப் துண்டுக்கு செங்குத்துச் சமவெட்டியை உருவாக்குவோம் இதற்கு டூல் பார் இலிருந்து பெர்பெண்டிக்குலர் பைசெக்டர் ஐ தேர்க பெர்பெண்டிக்குலர் பைசெக்டர் டூல் மீது சொடுக்கவும் புள்ளி ஆ மீது சொடுக்கவும் பின் புள்ளி ப் மீது ஒரு செங்குத்துச் சமவெட்டி வரையப்பட்டது துண்டு பிசி க்கு இரண்டாம் செங்குத்துச் சமவெட்டியை வரையலாம் டூல் பார் இலிருந்து பெர்பெண்டிக்குலர் பைசெக்டர் மீது சொடுக்கி பெர்பெண்டிக்குலர் பைசெக்டர் டூல் ஐ தேர்க புள்ளி ப் மீது சொடுக்கவும்
பின் புள்ளி சி மீதும்
செங்குத்துச் சமவெட்டிகள் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன
இந்த புள்ளி ஐ எ எனலாம்
இப்போது எ ஐ மையமாக்கி சி வழியாக செல்லும் ஒரு வட்டம் வரையலாம்
அதற்கு டூல் பார் இலிருந்து சர்க்கிள் வித் சென்டர் த்ராக் பாயிண்ட் டூல் மீது சொடுக்கி அதை தேர்க புள்ளி எ ஐ மையமாக்கி அதன் மீது சொடுக்கவும் மற்றும் சி மீது சொடுக்கவும் பின் புள்ளி எ மற்றும் புள்ளி சி
நாற்கரத்தின் எல்லா கோணஉச்சிகள் மீதும் தொட்டுச்செல்லும்
ஒரு வட்டநாற்கரம் வரையப்பட்டது வட்டநாற்கரம்தான்
ஒரே பக்க நீளம் உடைய எல்லா நாற்கரங்களிலும் அதிக பரப்பளவு உடையது மூவ் டூல் ஐ பிகர் ஐ அனிமேட் செய்ய பயன்படுத்துவோம் இதை செய்ய மூவ் டூல் ஐ டூல் பார் இலிருந்து தேர்க மூவ் டூல் மீது சொடுக்கி மாஸ் நிலைக்காட்டியை ஆ அல்லது ப் மீது சொடுக்கவும்
நான் தேர்வதுA
மாஸ் நிலைக்காட்டியை ஆ மீது வைத்து இழுத்து அனிமேட் செய்யலாம்
கட்டுமானம் சரியா என சோதிக்கலாம்
இப்போது பைல் ஐ சேமிக்கலாம் பைல் பின் சேவ் ஏஎஸ் மீது சொடுக்கவும் பைல் நேம் ஐ cyclic quadrilateral என உள்ளிடுகிறேன் சேவ் மீது சொடுக்கவும் உள் வட்டம் வரைய புதிய ஜியோஜெப்ரா விண்டோ வை திறப்போம்
இதை செய்ய பைல் மற்றும் நியூ ஐ தேர்க இப்போது ஒரு முக்கோணத்தை கட்டுமானம் செய்வோம்
இதற்கு பாலிகன் டூல் ஐ டூல் பார் இலிருந்து தேர்ந்து அதன் மீது சொடுக்கவும்
புள்ளிகள் abசி பின் மீண்டும் ஆ மீது சொடுக்கவும்
முக்கோணம் பூர்த்தி ஆகிறது இந்த முக்கோணங்களின் கோணங்களை அளக்கலாம்
இதை செய்ய ஆங்கில் டூல் ஐ டூல் பார் இலிருந்து தேர்ந்து அதன் மீது சொடுக்கவும்
புள்ளிகள் baசி cbஆ மற்றும் acப் மீது சொடுக்கவும் கோணங்கள் அளக்கப்பட்டன
இப்போது இந்த கோணங்களுக்கு கோண இருசமவெட்டிகளை வரையலாம் ஆங்கில் பைசெக்டர் டூல் ஐ டூல் பார் இலிருந்து தேர்க
ஆங்கில் பைசெக்டர் டூல் மீது சொடுக்கி புள்ளிகள் baசி மீது சொடுக்கவும்
ஆங்கில் பைசெக்டர் டூல் ஐ மீண்டும் டூல் பார் இலிருந்து தேர்ந்து இரண்டாம் கோண இருசமவெட்டியை வரையலாம் ஆங்கில் பைசெக்டர் டூல் ஐ டூல் பார் இல் சொடுக்கி புள்ளிகள் abசி மீது சொடுக்கவும்
இரண்டு கோண இருசமவெட்டிகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன
இந்த புள்ளியை ட் எனக்குறிக்கலாம்
இப்போது புள்ளி ட் மற்றும் வட்டப் பகுதி அப் வழியே செல்லும் செங்குத்து கோட்டை வரையலாம் பெர்பெண்டிக்குலர் லைன் டூல் ஐ டூல் பார் இலிருந்து தேர்க பெர்பெண்டிக்குலர் லைன் டூல் மீது சொடுக்கி பின் புள்ளி ட் மற்றும் பின் வட்டப் பகுதி அப் மீது சொடுக்கவும் செங்குத்துக் கோடு வட்டப் பகுதி அப் ஐ ஒருபுள்ளியில் சந்திக்கிறது
இந்த புள்ளியை எ எனக்குறிக்கலாம் ட் ஐ மையமாக கொண்டு எ வழியே செல்லும் ஒரு வட்டம் வரையலாம்
காம்பாஸ் டூல் ஐ டூல் பார் இலிருந்து தேர்க காம்பாஸ் டூல் மீது சொடுக்கவும் புள்ளி ட் ஐ மையமாகவும் மற்றும் டிஇ ஐ ஆரமாகவும் சொடுக்கவும்
புள்ளி ட்
பின் புள்ளி எ மீண்டும் ட் மீது சொடுக்கவும்
வட்டம் முக்கோணத்தின் எல்லா பக்கங்களையும் தொடுகிறது ஒரு உள் வட்டம் வரையப்பட்டது இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது சுருங்கச்சொல்ல இந்த டுடோரியலில் கட்டுமானம் செய்ய நாம் கற்றது ஜியோஜெப்ரா டூல்ஸ் ஐ பயன்படுத்தி வட்டநாற்கரம் உள் வட்டம்
அசைன்மென்ட் ஆக முக்கோணம் ஏபிசி ஐ வரைக புள்ளி ட் ஐ பிசி இல் குறிக்கவும் அட் ஐ சேர்க்கவும் ஆரங்கள் ர் ர்1 மற்றும் ர்2 இன் உள் வட்டங்கள் ஏபிசி ஏபிடி மற்றும் சிபிடி ஐ வரைக பே என்பது உயரம் ஹ் தொடர்பை சோதிக்க முக்கோணம் ஏபிசி இன் வெர்ட்டிஸ் களை நகர்த்துக 1 2r1ஹ்1 2r2ஹ் 1 2rஹ் அசைன்மென்ட் இன் ஆட்புட் இப்படி இருக்க வேண்டும் தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லையானல் தரவிறக்கி காண்க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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட்
டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் அங்கமாகும்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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
தமிழாக்கம் கடலூர் திவா